அடுத்தவளான நந்தினி அவர்கள் இருவரின் பேச்சையும் கேட்டபடியே இருந்தாள் கடைக்குட்டிக்காரி ஒரு மடவத்தைப் போல சுருண்டு படுத்திருந்தாள் முழித்த மாதிரியே தெரியவில்லை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

தடுக்க எம்மால் இயன்ற முயற்சிகளை செய்வோம். சுத்தமான காற்றை சுவாசிக்கத்தான் நாம் அனைவரும் விரும்புகின்றோம் எனவே இயற்கையை நான் பாதுகாப்போம் இயற்கை எம்மை பாதுகாக்கும்